Hello

Hello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

இது வந்து agency தான ஆஹ் yes ma'am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

அது வந்து நீங்க வந்து super service லாம் பண்றிங்~ பண்ணிருக்கிங்கலாம் அப்டின்னுலாம் சொல்லிருக்கா ma'am அஹ் okay ma'am அதனாலதான் நானும் நாங்களும் இப்போ உங்கள choose பண்ணிருக்கோம் ma'am நாங்களும் எங்க families ஓட இப்போ வந்து trip க்கு போறதுக்கு plan ல இருக்கோம் ma'am ஒரு one week tour போறோம் ma'am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

ஒரு agency number தாறேன் நீ பேசுன்னு சொன்னா so அதுனால தான் நா இப்போ உங்களுக்கு call பண்ணிருக்கேன் ma'am ஆஹ் நீங்க தான் வந்து நாங்க stay பண்ற hotel food உ அதுக்கு அப்புறமா நாங்க சுத்தி பாக்ர place இது எல்லாமே பக்காவா எங்களுக்கு arrange பண்ணி குடுக்கணும் இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன மாதிரியான service லாம் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க ma'am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 ஆஹ் எந்த மாதிரியான resorts லாம் இப்போ அங்க இருக்கு ma'am? நாங்க வந்து இப்போ கோயம்புத்தூர் போறதுக்கு இருக்கோம் ma'am இப்ப வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஆஹ் நெறைய types of resorts இருக்குறதா கேள்வி பட்ருக்கேன் ஆனா எனக்கு ஒன்னும் அதபத்தி பெருசா எதுவும் தெரியல ஆஹ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சி எதாவது best resorts அந்த மாதிரி எதாவது best view ல நேத்து பாத்தீங்கன்னா ma'am இப்போ hill station இருக்கு ma'am இந்த hill station பக்கத்துல ஒரு resort எடுக்கலாம் அதுக்கு அப்பறம் forest area பக்கத்துல எடுக்கலாம் so வந்து நீங்க எந்த மாறி விரும்புரிங்களோ அந்த மாதிரி நாங்க ready பண்ணி குடுக்கலாம் எங்க கிட்ட வந்து எல்லா resorts மே available ஆ தான் இருக்கு நீங்க எப்ப இப்ப hill station பொருத்தவரைக்குமே அதுக்கு பக்கத்துல resort எடுக்குறது ரொம்ப best ஒங்களுக்கு நல்லா இருக்கும் நா நெனைக்குறேன் நீங்க but என்ன விரும்புரிங்களோ அது வந்து நாங்க எடுத்து தந்திரலாம் ma'am Okay ma'am எனக்கு வந்து hill station வந்து okay வா இருக்கும் ma'am ஏனா வந்து hill station வந்து கோயம்புத்தூர்ல hill station ரொம்ப famous னு கேள்வி பட்ருக்கேன் ma'am Hill station னா ரொம்ப better ஆ இருக்கும் ma'am hill station ல இப்போ வந்து நம்ம ஒரு resort எடுத்து தங்கும் போது அந்த view எல்லாம் நல்லா இருக்கும்னு என் friend சொல்லிருக்கா so அதுனால hill station லே எனக்கு resort okay தான் ma'am ஆஹ் okay ma'am அதுக்கு அப்புறம் நீங்க எத்தன்ன பேரு வரதா இருக்கீங்க ஆஹ் எங்களோட families லாம் வந்து ஒரு அஞ்சி families இருக்கு அஞ்சி families லயுமே ஒரு families ல வந்து மூணு அதாவது three members ஆஹ் இன்னொரு family ல வந்து five members இன்னொரு family ல four members அஹ் அடுத்து இன்னும் ரெண்டு பேர் வந்து புதுசா வந்து கல்யாணம் ஆனவங்க ஆஹ் okay ma'am okay but நீங்க பாத்திங்கன்னா ma'am எங்க resort வந்து full ஆவே நாங்க எந்த மாறி பண்ணி இருக்கோம் அப்டின்னா wood னாலதா பண்ணது so உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும்

வெளிய எல்லாமே flower அந்த மாதிரி உங்களுக்கு photoshoot எடுக்கணும்னாலும் நல்லா இருக்கும் அந்த மாறி பட்ட resort தான் so நீங்க வந்து தனி தனி family ஆ stay பண்ணுறதுனா கூட இங்க தனி தனியா பண்ணிக்கலாம் ma'am ஒ சரி சரி okay ma'am okay ma'am நீங்க வந்து சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ma'am அதுக்கு அப்றோமா வந்து எப்படி ma'am food லாம் எப்படி ma'am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 ஏனா சில பேர் வெளிய போய் சாப்டுட்டு வந்துருவாங்க so அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க இங்க இருந்து நீங்க கேட்டிங்க அப்டின்னா நீங்க என்ன food கேக்குரிங்கலோ நாங்க அதவே prepare பண்ணி குடுத்துருவோம் நீங்க கேக்குறத நாங்க ready பண்ணி குடுத்துருவோம் ma'am ஆஹ் எதுக்கு கேட்டனா ma'am இப்போ வந்து நெறையா hotels அ பொறுத்த வரைக்கும் இப்போ சாப்பாடு வந்து நல்லா இருக்காது ma'am அவங்களோட menu card ல இருக்கிறது மட்டும் தான் நம்மளால வந்து சாப்ட முடியும் ஆனா வந்து hill station ல வந்து

நம்மளே ஒரு resort நம்ம வந்து resort எடுத்தோம்னா நம்ம நம்மலே coo~ இது சாப்பாடுலாம் நம்மலே cook பண்ணி சாப்ட்ற அப்டின்ற ஒரு plan ல தான் ma'am நாங்க இருந்தது அது நீங்க வந்து அங்க cooking க்கு ஆள் இருக்கு அப்டின்னு சொல்லும் போது எங்களுக்கும் எதோ better ஆன ஒரு வலியாயிருச்சி so thank you ma'am இது வந்து ரொம்ப better ஆ இருக்கு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 எதாவது சேர்ந்து reptiles அதுக்கு அப்றமா எதாவது பூச்சிங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சொல்லுவாங்க ma'am இந்த resort எப்டி ma'am Wood னு சொல்றீங்க அதான் wooden னு சொல்றிங்க அஹ் இங்க வந்து எப்டி rooms லாம் comfortable ஆ இருக்குமா? இந்த ladies குலாம் safe ஆ இருக்குமா night time லாம் எப்டி அந்த இடத்துல view வந்து எப்டி இருக்கும் ma'am? அப்டியே நல்லா இருக்கும் ma'am நீங்க வந்து நீங்க வந்து பாத்தேங்க அப்டின்னா உங்களுக்கு தெரியும் ma'am நீங்க வேணும்னா google ல கூட போட்டு பாருங்க எங்களோட resort ல உள்ள இந்த reviews அந்த மாதிரி எல்லா நீங்கலே பாத்துக்கோங்க ma'am அது நல்லா இருக்கும் என்ன சொல்லுறது நான் சொல்லுறது நீங்க வந்து பாக்குறது வந்து இன்னு உங்களுக்கு better ஆ இருக்கும் better experience அ இருக்கும் நீங்க பாக்குறது என்ன சொல்லுறதுன்னா wood மொத்தமே ஏன்னா இங்க எங்களோட resort ல நாங்க பண்ணிறதுக்கு எல்லாமே மொத்த rooms மே wood னால பண்ணது தான்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 So அதுக்கு அப்புறம் night ஆகுற அப்போ ரொம்ப குளிர்ச்சியா அந்த மாதிரி குளிர் நல்லா இருக்கும் வந்தவங்க வந்து reviews குடுத்தவங்க எல்லாருமே நல்லா best அ இருக்கு அந்த மாறி தான் இது வரைக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க so நீங்க வந்து அஹ் பாக்க நீங்க வந்து வேணா review கூட பாத்துக்கோங்க ஓ okay ma'am நா வந்து reviews பாக்குறேன் ஆஹ் என் friend உ சொல்லிருக்கா நல்லா இருக்குன்னு தான் சொல்லிருக்கா so அதுனாலதான் நா இப்போ உங்கள வந்து contact பன்னிருக்கேன் ma'am ஆஹ் நா இத நம்புறேன் ma'am நல்லா தான் ma'am hill station அ பொறுத்த வரைக்கும்

ஆஹ் falls இருக்கு ma'am ஒரு ரெண்டு falls இருக்கு அது வந்து நீங்க வந்திங்கன்னா நாங்க வந்து எங்க agents இங்க agents ல்லா நெறையா agents இருப்பாங்க அவங்களே ஒங்களுக்கு வந்து காலையில இருந்து evening வரைக்கும் அவங்களாவே அவங்க அவங்களோட jeep ல கூப்டு போயி அவங்க எல்லாமே காட்டி தந்துருவாங்க இங்க இருக்குற falls அந்த மாறி அஹ் என்ன என்ன இது இருக்கோ என்ன என்ன falls இருக்கோ எல்லாமே அவங்களே கூட்டிட்டு போயி காட்டி தந்திருவாங்க ma'am ஏனா இங்க உள்ள spot எல்லாமே பாக்குறதுக்கே பக்கவா இருக்கும் ma'am so அங்க daily யுமே இங்க வந்து stay பண்ணுறது எல்லாமே ரொம்ப நெறையாபேரு விரும்பி வாராங்க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 Ma'am hello ma'am அவ்ளோதான் ma'am நீங்க வந்து food எல்லாம் prepare பண்ணுவேன்னு சொல்லிருகீங்க okay நாங்க வந்து அஹ் ஒரு next month first week ல வந்து கிளம்புவோம் ma'am நீங்க தான் வந்து நீங்க வந்து எப்டி ma'am அஹ் receive ண்றதுக்கு உங்க agents யாராவது வருவாங்களா இல்ல நாங்க தனியா call taxi புடிச்சி வர மாதிரி இருக்குமா? இல்ல ma'am இல்ல இல்ல இல்ல ma'am அவங்க வருவாங்க ma'am நீங்க வந்து நேர்ல வந்துட்டு நீங்க call பண்ணா போதும் அவங்களே வந்து ஒங்கள pick up பண்ணிப்பாங்க ஆஹ் okay ma'am okay Okay ma'am அதுக்கு அப்றம் நீங்க எதுக்குமே feel பண்ண வேணாம் நாங்களே எல்லாமே ready பண்ணி குடுத்திருவோம் food அ இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு எல்லாமே comfortable லா இங்க இருக்கு ma'am நீங்க போறப்ப கூட நீங்க review சொல்லிட்டு போறமாதிரி தான் எல்லாமே இருக்கும்

ஹம் okay ma'am okay கண்டிப்பா ஆஹ் okay ma'am மொத்தம் வந்து எத்தன எத்தன்ன பேரு ஒரு அஞ்சு room வேணும் correct ஆ ma'am ஆஹ் ஆமா அஞ்சி room உ அஞ்சி room வந்து terrace ல ஆஹ் okay ma'am okay

ஆஹ் okay ma'am இப்போதைக்கு வந்து கேக்குதா? Hello ma'am ஆஹ் okay thank you ma'am நாங்க உங்கள contact பண்றோம் hello ma'am கேக்குதா ma'am? Hello ma'am கேக்குதா ma'am? ஆஹ் சொல்லுங்க கேக்குது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

எங்க காலேஜ் சந்து எங்க காலேஜ் தூத்துகுடில இருக்கு எங்க காலேஜ் எங்க காலேஜி மிகவும் அழகா இருக்கும் எங்க காலேஜ் ரொம்ப strict நல்லா அடிப்பாங்க நிறையா punishment லா உண்டு நல்லா jolly யா இருக்கும் காலைல ஆ மூனு மூன்ரைக்கி எழுப்பிவிடுவாங்க ஒரு bell அடிக்கும் அந்த bell அடிச்சவுடனே ஒரு டீ தருவாங்க அத குடிச்சிட்டு நேரா ground க்கு போகணும் ground க்கு போனவுடனே first ட்டு ஒரு பத்து round ஓட சொல்லுவாங்க பெரிய ground ஓடிட்டு வந்தப்பறம் excesice பண்ண சொல்லுவாங்க அத பண்ணி முடிஞ்சப்பறம் இந்த போலீஸ் army training மாதிரி மன்னுல படுத்து எழுந்து உருண்டு அப்படி நடந்துலாம் போவோம் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு நல்லா jolly ஆ இருந்து இப்ப அதலாம் நினைக்கும் போது திரும்ப நம்ப காலேஜ்கே போலாமா அப்டினு தோணுது அவ்ளோ jolly ஆ இருக்கும் எங்க காலேஜ்ல மிகவும் அருமையான நாட்கள் அதலாம் அதுக்கு அப்பறம் எங்க காலேஜ்ல leave யே கிடையாது மூனு வருஷத்துல நாங்க ஆருவாட்டிதா வீட்டுகே வந்தோம்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

மதியம் நல்லா சாப்டு அப்பத்தா class குள்ள வருவோம் அப்ப question கேப்பாங்க அங்க வந்து மழையே வராது அந்த side லா full லா வந்து வெயில்தா punishment தருவாங்க go fast twenty round thirty round னு சொல்லுவாங்க ஓடிட்டு அந்த வெயில்ல வந்து திரும்ப pushup எடுத்து வெள்ளை white இருக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டம் எங்க காலேஜ்ல அடி பிச்சிடும் pipe வச்சிதா அடிப்பாங்க அப்டி இப்டின்னு கஸ்டத்துளதா எங்க காலேஜ்லதா படிச்சோம் படிச்சது தேரிஞ்சிடுச்சி எங்க காலேஜ்ல இருந்து ஆஹ் எல்லா காலேஜ்லயுமே இப்படி இருக்கவே மாட்டங்க எங்க காலேஜ்ல ரொம்ப strict னா ரொம்ப strict ஆனா அவங்க பண்ணது எல்லாமே நாங்க நால்லா இருக்கனு அப்டின்த எங்க batch ல மொத்தத்துலே ஒரு நாங்க படிச்ச set ல ஒரு இரண்டு பேருதா எதோ fail ஆனாங்க மீதிஎல்லாருமே pass அவங்களும் fail ஆகிருக்க மாட்டாங்க அவங்க வந்து careless ஆ இருந்துட்டாங்க இல்லனா அவங்களும் pass ஆகிருப்பாங்க நல்லா நல்லா படிக்க வைப்பாங்க எங்க காலேஜ்ல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 வந்து tour கா கூட்டிட்டி போவாங்க நிறையா port கலா port லா கூட்டிட்டு போய் நம்ப book ல பத்தி படிக்கரத்துளா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 ஒரு பத்து பக்கம் ஒரு question இருக்குனா மாம் இத சுருக்கிதாங்கனா கண்டிப்பா சுருக்கி தருவாங்க எங்களுக்கு அப்படி கிடையாது ஒரு பத்துபக்கம்னா பத்துபக்கமே important தா சுருக்கி தாங்க சார்னா செவ்லயே அடிப்பாங்க அப்போ ஒரு subject ல இடிக்கர்தலா ஆஹ் எடுக்க எடுக்கும் ஒரு வருஷம் கழிச்சி சொல்லித்தருவாங்க அப்டி எல்லா மண்டும் கூட்டிட்டு போவாங்க அதனால easy யா இருக்கும் easy யா நமக்கு புரியும் எல்லாமே எல்ல full லா படிக்க ரொம்ப கஷ்டம் ஆனா நம்ம படிச்சா நம்ம future ரொம்ப நல்லா இருக்கும் கஷ்ட பட்டு படிச்சா கண்டிப்பா இதுக்கான பலன் கிடைக்கும் இப்பலா

நாப்பத்தி எட்டு அம்பது இது மாதிரி கிடைக்கும் அதா இதுல்ல உள்ள benefit கஷ்ட பட்டு படிச்சாச்சினா வாழ்க்கைல நல்லா முன்னேறலா easy யா அஹ் வேற ship full லாமே ship அ பத்திதா வேற எத பத்தயுமே கிடையாது வள வலன்னு வேற எதுமே கிடையாது full லா படிச்சிட்டேதா இருக்கணும் full ஆ படிக்கணும் காலேஜ்ல இன்னொன்னு free யா free time ன்னா sunday மட்டும்தா sunday வும் அ free னு சொல்லமுடியாது record எழுதிட்டே இருப்போம் அதுவேற அப்ப காலைல இருந்து மதியம் வர cricket விளையாடுவோம் நாங்க அதுக்கு அப்புறம் full ஆ இருந்து record எழுதிட்டே இருப்போம் அப்டி இப்டின்னு time ஏ போய்டும் full ஆ படிச்சிட்டேதா இருக்கணும் அதுக்கு அப்புறம் record எங்களுக்கு படிக்கணும் வர எல்ல காலேஜ்லயும் ஆ record எழுதனா போதும் அதுக்கு அப்புறம் lab ல மட்டும் இதுபனா போதும் ஆனா எங்களுக்கு அப்டி கிடையாது record ஐயும் படிக்கணும் record க்கு record படிச்சி அதுக்கு தனியா ஒரு exam உண்டு அப்புறம் lab exam மு அப்புறம் எங்களுக்கு நிறைய நிறைய இருக்கு அப்டிலா அதலா தாண்டி நாங்க கஷ்டபட்டு படிச்சி நாங்க gang ல ஒரு அஞ்சி ஆறு பேரு all india level ல வந்தோம் ரொம்பவே கஷ்டபட்டோம் என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு room ல வந்து language படிக்கனு அப்டின்னு சொல்லி ஒரு தமிழ் ஹிந்தி ஒரு மலையாளம் english அப்டின்னு போடுவாங்க எல்லாரும் language படிக்கணும் தமிழ் பேசவே கூடாது தமிழ் மலையாளம் பேசவே கூடாது நா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசியாச்சி மூனு வருஷத்துக்குள்ள எழுவத்தி ஐயாய்ரவா fine அப்போ எங்கயுமே பேச முடியாது toilet ல கூட camera ஆ உண்டு அப்டி எங்க காலேஜ் ரொம்ப strict

hallo எங்க மேல பாசம்னு கண்டிப்பா இருக்கும் sunday எங்ககூட விளையாட வருவாரு இல்ல captain அப்பத்தா சொல்லுவாரு உங்கள நாங்க அடிக்கறது எல்லா உங்க last கண்டிப்பா பலன் கிடைக்கும் jolly யாரு எங்கள அடிச்சாலும் கண்டிப்பா பலன் கிடைக்கும் அப்டின்னுசொல்லுவாங்க எங்ககிட்ட அதுக்காண்டி அந்த அடியெல்லா தாங்கி நாங்க படிச்சோம் sunday வந்து அவங்க எங்கல்ட விளையாட வருவாங்க captain லா அப்ப சொல்லுவாங்க எங்ககிட்ட திரும்ப திரும்ப

இருந்தாலும் நாங்க கஷ்ட பட்டு படிச்சி மனச தளர விடாம எல்லாரும் pass ஆனோம் இரண்டு மலையாளி பசங்கல தவிர அவனோலா அடி அடி பிரிச்சிட்டாங்க ஆனாலு அவனுங்க வந்து last வரளையும் படிக்கவே இல்ல பாவம் படிச்சானுவோ ஆனா exam எழுத அவனுங்க கொழம்பிட்டானுவ ஒழுங்கா exam hall ல பண்ண முடியல ரொம்ப அவங்கள அண்டி night study அப்புறம் எல்லாரும் உண்டு அவங்களுக்கு கூட கொஞ்சம் time spend பண்ணி படிக்க வச்சாங்க ஆனாலும் அவனுங்க கோட்ட விட்டுடாங்க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

அவன அந்த fail ஆனா பசங்கலோடையும் ஏன் வாசிக்க கூட தேரியாது அப்டியலாம் இருந்தாங்க அவங்களே அடிச்சி படிக்க வச்சிதிருத்தி pass பண்ணிவிட்டாங்க ஆனா இவங்க இரண்டு பேரும் என்ன ஆச்சினே தெரியல last ட்டு exam time ல கொழம்பிட்டானுங்க எதுக்கு answer வரு அப்டி இப்டின்னு சொல்லி கொஞ்சம் இதாய்டிச்சி

என்பது ஒரு virus அதை corona ன்னும் சொல்லலாம் அது வந்து ஒரு தொற்று நோய் தொற்று நோய் அப்படின்னா ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எ~ வெகு எளிதில பரவ கூடிய நோய் அது இப்போ அந்த covid பத்தொன்பது எப்படி பரவுவது அப்படின்னு பாப்போம் இப்ப ஒருத்தருக்கு covid virus தாக்கி இருக்குது அப்படின்னா அந்த virus தாக்கப்பட்ட நபர் இருமும் போதோ, தும்பும் போதோ அல்லது பேசும் போதோ பெருசா சுவாசிச்சு மூச்ச இழுத்து விடும் போதோ சிறு~ சிறு சிறு திரவ துளிகளா அப்படியே காத்துல கலக்குது அதனால வந்து மத்தவங்களுக்கு பரவறதற்கு வாய்ப்பிருக்குது இப்போ நீங்க அந்த virus தாக்கப்பட்ட ஒருத்தர் கூட பக்கத்துல நின்னு பேசிட்டிருகீங்க அப்படின்னா அவரு ஹம் இருமுறாரு, தும்முறாரு இல்ல மூச்ச நல்லா வேகமா இழுத்து விடறாரு அப்ப வந்து அவரு கிட்ட இருந்து அந்த virus காத்துல கல~ கலந்திருக்கும் அந்த காத்தை நீங்க சுவாசிக்கும் போது உங்களுக்கும் வர்றதுக்குகான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ coronavirus எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுகிறது அதோட அறிகுறிகள் என்ன இப்ப அதோட கொரோனா virus ஓட அறிகுறிகள்ன்னு பார்த்தா காய்ச்சல் இருமல்

சுவை அல்லது வாசனை இழப்பு வா~ உங்களுக்கு வந்து எந்த சுவையும் தெரியாது எந்த வாசமும் தெரியாது தசை அல்லது மூட்டு வலி அப்புறம் உங்களுக்கு பசி இழப்பு பசியே இருக்காது இதெல்லாம் தான் வந்து corona இருக்குது அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள்

தன்னுடைய இயல்பு வாழ்க்கைய வாழ்ந்திட்டிருப்பாங்க அந்த மாதிரியும் இருக்கு இப்ப வந்து உங்களுக்கு corona அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த corona முதல் முதல்ல மக்களுக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு தொற்று நோய் இருக்குது அப்படிங்கற ஒரு இது தெரிய வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஹ் அப்படியே படிப்படியா அது உயர்ந்து படி படியா உயர்ந்து அஹ் பொது முடக்கம் அந்த மாதிரி பிரச்சினை எல்லாமே வர்ற அளவுக்கு

இப்போ இப்போ இன்னைக்கு வந்து அது corona அந்தளவுக்கு புழக்கத்துல இல்ல அப்படினாலும் நம்ம நிறைய தடுப்பூசி இதெல்லாம் போட்டு நம்ம அதை கட்டுப்படுத்திட்டோம் இருந்தாலும் அப்போ அஹ் அரசாங்கம் எடுத்த ஒரே முடிவு அஹ் பொது முடக்கம் அதாவது lock down அந்த நேரத்துல வந்து அஹ் யாரும் வீட்டை விட்டு வெளிய வர்றாதீங்க அப்படியே நீங்க அத்தியாவசிய தேவைகாக வெளியல வந்தாலும் அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னா வந்து பால் வாங்குறது, மளிகை சாமான் வாங்குறது இல்ல தெ~ மற்ற உணவுப் பொருட்கள் வாங்குறது அந்த மாதிரி தேவைக்காக வெளியில வர்றீங்க அப்படின்னாலும் கட்டாயம் முககவசம் போட்டுக்குங்க போயிட்டு வீட்டுக்கு போகும் போது கிருமி நாசினி எதாவது sanitizer வெச்சி உங்க கை கால்கள சுத்தப்படுத்திக்கோங்க அப்படிங்கற மாதிரியெல்லாம் சொன்னாங்க நம்மளுக்கு இப்போ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அஹ் corona வால பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்களும் இருக்குறாங்க அதுவே வந்து அதனால அதோட சிகிச்சை பலனின்றி இறந்தவங்களும் இருக்குறாங்க அஹ் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து இப்ப வந்து நம்ம எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் ஆனாலும் அன்னைக்கு வந்து அரசாங்கத்தோட கடும் முயற்சியால ரெண்டு தடுப்பு ஊசிகள் கண்டுபுடிச்சு அது நம்ம எல்லாத்துக்கும் போட சொல்லி அரசாங்கம் வலியுறுத்தி போட்டு எல்லாமே வந்து நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டோம் இருந்தாலும் அன்னைக்கு அந்த பொது முடக்கம் lock down அப்படிங்கற நேரத்துல எத்தனையோ பேர் அஹ் தின கூலிக்கு போனவங்க எல்லாமே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சிரமப்பட்டாங்க வேற அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வே~ காசு இல்லாம சிரமப்பட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையிலும் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் ஆஹ்

அந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட்டாங்க அதே மாதிரி வந்து இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அரசாங்கம் ஒரு சில தளர்வுகள் குடுத்தாங்க அதாவது E pass அப்படிங்கற ஒரு முறை கொண்டு வந்தாங்க நீங்க வந்து உணவு பொருள் கொண்டு போறீங்க இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு மருத்துவ தேவைக்காக போறீங்க வெளியூர் போகணும் அப்படின்னா உங்க மாவட்டத்தில இருந்து வேற ஒரு மாவட்டம் போகணும் அப்படின்னா E pass அப்படிங்கற ஒரு பதிவு பண்ணனும் அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க இப்போ அந்த மாதிரி இதையும் பயன்~ ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு E pass அப்படிங்கற ஒரு இத பயன்படுத்தி நிறைய உணவு பொருட்கள் கொண்டு போய் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல இருந்து இப்ப ஒரு ஊர்ல இருந்துனா ஒரு ஒரு மாவட்டத்தோட எல்லையில இருப்பாங்க அவங்க பக்கத்து மாவட்டத்துக்கு போயி உணவுப் பொருள் குடுக்கறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படியும் ஒரு சிலர் பண்~ பண்ணாங்க

பேருக்கு உணவு பொருள் அதிகமா போய் சேர்ந்தது கொஞ்சம் பட்டினி அப்படிங்கறது ஒரு இது விஷயமே இல்லாம இருக்குற அளவுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாம போச்சு அப்போ அன்னைக்கு வந்து இருந்த அந்த பொது முடக்கம் இன்னைய சூழ்நிலைக்கு அதோட சாரல் இருந்து கிட்டேதான் இருக்கு அன்னைக்கு வந்து தொழில் ஏகப்பட்ட தொழில் இயங்காம போனதும் நஷ்டம் அடைந்தவர்கள் இன்னுமே வந்து மேற்கொண்டு வராம தான் இருக்குறாங்க அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா corona வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி பொது இடங்களில செல்லும் போது கட்டாயம் முக கவசம் mask போட்டுகறதுனால நமக்கு மேற்கொண்டு எந்த நோயும் வராமலும் இருக்கும் நம்மிடமிருந்து வேற எந்த நோயும் பரவாமலும் இருக்கும் அப்போ இன்னுமே அரசாங்கம் அதை தான் சொல்றாங்க சமுகத்துல இருக்கும் போது நீங்க கட்டாயம் முக~ முக கவசம் போட்டுக்கோங்க

covaxin மற்றும் covid shield இந்த ரெண்டு தடுப்பூசி நம்ம ப~ பயன்பாட்டில இருந்தது அது வந்து எதயுமே பயன்படுத்தாம இருக்குறாங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இல்ல ஒரு ஒருத்தவங்களுக்கும் இப்பவும் ஒரு சில வகை corona virus ஒமைக்ரான் அந்த மாதிரி ஒரு சில corona virus இன்னும் பரவல்ல தான் இருக்குது அப்படின்னும் சொல்றாங்க இது முன்ன இருந்த covi~ corona மாதிரி பரவலாம் பரவாமலும் போகலாம் இருந்தாலும் நம்ம நம்ம உடம்ப நம்ம தான் சூதானமா பாத்துக்கணும் இதற்கான ஒரே வழி கட்டாயம் பொது இடங்கள் செல்லும் போது முக கவசம் அணிந்துக்கணும் கிருமி நாசினி அ~ அடிக்கடி பயன்படுத்தணும் தனி நபர் இடைவெளி விட்டு தான் நம்ம இருக்கணும் அது தான் இந்த நொடி வரைக்கும் அரசாங்கம் சொல்றாங்க ஏன்னா இப்போ முத முதன்னு பரவணும் பரவ ஆரம்பிச்சது சைனால இருந்தாலும் அந்த தாக்கம் இன்னுமே இருக்கு சைனாவோட மக்கள் தொகை எவ்வளவோ குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஆய்வுகள்ல சொல்றாங்க அந்த மாதிரி நம்மளுக்கும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இப்போ இதை எல்லாம் கட்டுப்படுத்தும் வகையில அரசாங்கம் சொல்லும் வழி முறைகளை சரியாக பின்பற்றினா மட்டும்தான் நம்மளால மேற்கொண்டு நம்மளையும் பாதுகாத்து மத்தவங்களையும் பாதுகாக்க முடியும் அது தான் corona வில் இருந்து தப்பிக்க ஒரே வழி. hello அபி ஆஹ் சொல்லு கோகிமா. என்ன பண்ற? hello எப்படிடி இருக்க?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 ஆஹ் நல்லா இருக்கேன் அபி.

பாப்பா அவ பெரியவ school போயிட்டா. சின்னவ TV பாத்துட்டிருக்கா

okay அத்~ doctor கிட்ட போகணும் ஓ, சரி, சரி என்ன சொன்னாங்க? இல்லை, அந்த இடத்துக்கு bone crack ஆயிருக்கு. அதனாலேயே அவளுக்கு அந்த மாவுக்கட்டுதானே போட்டிருந்தாங்க.

x-ray எடுத்துக்கலாம், அப்படின்னு சொல்லி நாங்களும் சொன்னோம். அதனால x-ray எடுத்து பார்த்துட்டுதான் அவள் இப்ப எதுவும் pain இல்லைன்னுதான் சொல்லியிருக்கா. அதனால எதுவும் problem இல்லை இருக்காது. ஆமா, ஆமா. அவங்க குழந்தைகளுக்கு எல்லாம் சின்ன வயசுலயே சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படின்னுதான் சொன்னாங்க உம் but ஆனா, அவளுக்கு அந்த pain இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ ஆஹ் அஹ் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? அஹ் school க்கு போயிட்டாண்டாமா இவன் தூங்கறான் குட்டித்தம்பி தூங்குறான்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 வச்சு சமாளிக்கவே முடியலடி. பயங்கரமா அடிச்சிக்கிறானுங்க, கோகிம்மா கவலையா இருக்கு